ஆஹ் குறைந்தபட்ச வயதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளியா பார்க்கிறாங்க அரை வாடகைக்கு மூடுதல் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம சேர்த்தல் மற்றும் விலக்குதல் இப்ப இன்சூரன்ஸ் பாலிசியோட வேற ஏதாவது வேற ஏதாவது ஒண்ணு சேர்க்கப்போறோம் இல்லை அதுல இருந்து வேற ஏதாவது உன்னை விடுவிக்கப் போறோம் அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் பார்க்கணும் கிளைம் போனஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சரியா பாத்து தான் அந்த ஆஹ் காப்பீடு எடுக்கணும் அப்படீன்னு நான் சொல்ல வரேன் நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் அது பெயர் என்ன இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கு கீழ் வராத இந்த விலங்குகளைப் பற்றி நம்ம வந்து ரொம்பவுமே அறிஞ்சிக்கிறது முக்கியம்

அதாவது விலக்குகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அப்புறம் பல் நோய் இல்லைன்னா வந்து அறுவை சிகிச்சை தொடர்பான சிகிச்சை அனைத்து வகையான மற்றும் எய்ட்ஸ் அலோபதி அல்லது அல்லாத ஒரு சிகிச்சை அதெல்லாம் வந்து காப்பீட்டு திட்டங்களுக்கு கீழ வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க காப்பீட்டு வகையில வந்து உடல்நல காப்பீட்டு வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றைப் பொறுத்து கவரேஜ்ல மருத்துவமனைக்கு

அதிகார வளங்களை பொறுத்துத்தருதல் என்று காப்ப நிறுவனம் வந்து ஒரு பொருத்தமான அதிகாரம் உடைய தேவை என்பதை ஊக்கம் செய்து பணம் செலுத்த வேண்டிய பொறுப்புடையதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பல சிறிய வழக்கமான தேவைகளை அதிகாரம் வழங்கத் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க இதனால் நன்மைகளை விவரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு காப்பீட்டு நிறுவனம் மருத்துவ சேவையில் என்ன காப்பீடு இருக்கிறது என்பது இவருக்கு நோயாளிக்கு அனுப்பு ஒரு ஆவணமே ஆகும் அப்படின்றாங்க

காப்பீட்டு வடிவமாக இருக்குது ஆஹ் அதுல நோயாளி இணைத்தொகை மற்றும் மருந்து குறிப்பு மருந்து காப்பீட்டுப் பகுதி அல்லது திட்டத்தின் மருந்த மருந்தளவு கோட்பாட்டில் உள்ளடக்கிய மருந்துகளுக்கான அனைத்து நிதித்தொகை ஆகியவற்றையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஸ்ரீ சக்தி இதைப் பத்தி நாம மேலும் விவரமா பார்ப்போம் உங்களுக்கு ஏதும் தெரியுமா நிச்சயமா ஆகாஷ் இந்த தகுதி வரம்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஒரு காப்பீடு எடுக்கப் போறாங்க அப்படின்னா எந்த வகையான மருத்துவ பரிசோத பரிசோதனையும் அவங்களுக்கு தேவையில்ல அப்படி அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு இல்ல உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா பாலிசி எடுக்குறாங்க இல்லையா அந்த காப்பீட்டாளர் அவங்க கிட்ட முன் கூட்டியே வந்து இத பத்தி சொல்லிடணும் ஆஹ் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா இளமையா இருக்கும்போது அதாவது வயது குறைவா இருக்கும் போதே இந்த காப்பீடு திட்டங்களை நம்ம எடுத்தரணும் அப்படின்றதுதான் நான் வந்து எல்லாருக்கும் பொதுவா சொல்ற ஒரு அறிவுரையா சொல்ல விரும்புறேன் நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து

இதுவரையும் மத்த மத்த நாட்டுல இருக்குறது இந்த மாதிரிலாம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாம வந்து அந்த அமெரிக்கா அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் அந்த இடத்துல இந்த சுகாதார காப்பீடு அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா ஆகஸ்ட் ஒண்ணு இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து BHS அப்படிங்கற ஒரு இறுதி விதியை வந்து அமெரிக்காவோட உடல் நலக் காப்பீடு வந்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு குறுகிய கால வரையறுக்கப்பட்ட ஒரு கால சுகாதார காப்பீட்டுல ஒரு கூட்டாட்சி மாற்றங்களை வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அதிகபட்ச ஒப்பந்த காலத்தை வந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தி நாலு நா நாலு நாட்களாக வந்து நீட்டித்து முப்பத்தாறு மாதங்கள் வரை வந்து புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆகாஷ் உங்கள் கருத்து உம் கண்டிப்பா சொல்றேன் ஜெனிலியா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த நன்மைகள் பத்தி ஒரு சில இதுல வந்து அமெரிக்கால வந்து பெரும்பாலானோரா இல்லாம சில உடல் நல பாதுகாப்பு வழங்குனது

வெளியே நியாயமான ஒரு வாடிக்கையாளர் கட்டணங்கள் சார்ந்து வழங்கவும் அது வந்து வழங்குனதுனால வழக்கமான தொகையைக் காட்டிலும் குறைவாக இருக்கணும்ன்னும் வழங்கின தள்ளுபடி விஷ விஷயத்திற்கான தொகை எவ்வளவு அல்லது வழங்குனரின் வழக்கமான கட்டணங்களுக்கு தலை வரி அதாவது ஆகியவற்றை ஏற்றுக் கொள்வதில் காப்பீட்டு நிறுவனத்தோட தனித்த ஒப்பந்தம் மேற்கொள் கொண்டிருக்கலாம் அப்படினு இது பொதுவா பாத்தீங்கன்னா நோயாளி உள் நட்பு பலன்களை பயன்படுத்துவதை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க

நிரூபிக்கிறதுக்காக என்னோட பிறப்பு சான்றிதழை வந்து எடுத்துட்டு போனும் அது மட்டும் இல்லாம நம்ம அடையாளச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வாக்காளர் அட்டை அப்புறம் இந்த PAN கார்ட் ஆதார் கார்ட் அப்புறம்

அதாவது மின்சார பில் டெலிபோன் பில் ரேஷன் கார்டு அது இல்லாம டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் நிரந்தர முகவரியை குறிக்கிற எதுவா இருந்தாலுமே நாங்க அங்க வந்துட்டு போலாம் சில திட்டங்களுக்கு வந்து மருத் மருத்துவ பரிசோதனை அப்படின்றது தேவைப்படுது பொதுவா நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியமாவே பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களும் வந்து ஆஹ் முக்கிய தேவையா இருக்கு இந்த நான்கு வகையான

ஆஹ் அது வந்து அதுக்கப்புறம் இப்ப நான் அமெரிக்கா சுகாதார காப்பீட்டு திட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சமூக காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதன்மை திட்டங்கள் மருத்துவ காப்பீடு மூத்தவர்கள் மற்றும் சில ஊனமற்ற நபர்களுக்கான ஒரு கூட்டாட்சி சமூக காப்பீட்டு திட்டத்தை வந்து அமெரிக்க சுகாதாரம் காப்பீட்டுத் திட்ட நிறுவனம் வந்து ஏற்படுத்திக் கொடுத்திருக்கு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை விட பிற்பகுதிகள்லயும் இரண்டாயிரத்துயோட முட்பகுதிகளிலும் உடல்நல பாதுகாப்பு அமைப்பின் திட்டங்களை சமாளிக்க மரியாளிகளுக்கு உதவ வந்து சுகாதார ஆலோசனை நிறுவனங்கள் வந்து தோன்ற தொடங்கின அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்க சொல்லுங்க ஆகாஷ் கண்டிப்பா ஆஹ் இந்த வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னா அவர்கள் உடல் நலத்திட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதே சமயம் வணிக ரீதியாக காப்பீட்டு நிறுவனங்கள் உடல்நல காப்பீடு என்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க உடல் நல திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணக்கார நிறுவனங்கள்ல அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் சார்ந்த சேவை திட்டங்கள் ஆகியவற்றின் மூலமாக சா சந்தா சார்ந்த மருத்துவ பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்குவதையும் குறிக்குது இந்த திட்டத்தில் திட்டங்கள் முன் கட்டணம் மட்டும் முன் கட்டணம் முன் கட்டணம் பார்வை திட்டங்களை போன்றது குறிக்குது முன் கடன் உடல் நலத்திட்டங்களை பொதுவாக நிர்ணயிக்கப்பட்ட தேவைகளுக்கு பணம் வழங்குவதாக இருக்கின்றது அதாவது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தற்காப்பு பாதுகாப்பு குறிப்பிட்ட நாட்கள் ஆஹ் பாதுகாப்பு அல்லது திறனான செவிலியர் வசதி பாதுகாப்பு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கட்டணங்கள் மற்றும் பல ஆகியவற்றிலே முந்நூறு டாலர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சேவைகள் வழங்கும் பொதுவாக பயன் பயன்பாட்டுக்கு திறனாய்வு செவிலியின் தீர்மானத்தின்படி இருக்கும் ஆஹ் அவர் பொதுவாக சந்தா உடல் நலத்திட்டத்தாலே வழங்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு பாதுகாப்பு ஒப்புரவு மூலமாக ஒப்பந்தம் இடப்படுவாரா ஒப்பந்தம் இடப்படுவாராக இருப்பாங்க

மருத்துவமனை செலவுகள் இதெல்லாம் வந்து உள்ளடக்குறதா வந்து இந்த தனிப்பட்ட சுகாதாரம் பாலிசி இந்த பிரீமியம் காப்பீட்டு செய்யப்ப செய்யப்பட்டவரின் வயதைப் பொறுத்து அது வந்து நிர்ணயிக்கப்படுது குடும்ப நல காப்பீடு திட்டம் ஆஹ் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது சிவ சக்தி ஆகாஷ் உங்களுக்கு தெளிவா இருக்குங்களா ஆஹ் நான் இப்போ தொடர்றேன் இந்த குடும்ப நல காப்பீடு திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைக்கு கீழே ஒரு நபர் ஒரே கவரின் கீழ் நோய்களுக்கு எதிரான அனைத்து குடும்ப உறுப்பினரையும் வந்து இதுல சேர்த்துக்க முடியும் குடும்ப சுகாதார திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருமே ஒரு நிலையான தொகையை வழங்குறதா வந்து சொல்றாங்க மூத்த குடிமக்களுக்குன்னு தனி வகையான காப்பீடு திட்டங்களும் இருக்கு அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இதை

அது மட்டும் இல்லாம இந்த மகப்பேறு காலத்துல ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் வந்து மருத் மகப்பேறு மருத்துவ காப்பீடு அப்படின்னும் ஒண்ணு ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க ஜெனிலியா மிச்சம் இருக்க வகைகளை நான் அடுத்து சொல்றேன் ஆஹ் அது பேரு என்ன ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சுகாதார ஆலோசனையெல்லாம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறதை பேசிட்டு இருக்கோம் இந்த மருத்துவ காப்பீட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுமே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆஹ் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் எங்க எப்போ என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அதனால மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட future க்கு அத எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம

நன்றி ஜெனிலியா நன்றி ஸ்ரீசக் ஸ்ரீசக்தி ஆஹ் நன்றி நன்றி ஆகாஷ் நன்றி ஜெ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

நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி